ஹெல்லோ பிரெண்ட்ஸ்
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூசிங் பைத்தோன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இந்த டுடோரியலின் முடிவில் நீங்கள் பின் வருவனவற்றை செய்ய முடியும்
பைத்தோன் இல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் செய்தல் ஒரு செட் ஒஃப் நம்பர்ஸ் ஐ கூட்டுதல் அவற்றின் மீன் மீடியன் மற்றும் ஸ்டாண்டார்ட் டிவியேஷன் ஐ கண்டுபிடித்தல்
இந்த டியூட்டோரியல் ஐ ஆரம்பிக்கும் முன் நாம் நீங்கள் பின் வரும் டுடோரியல்களை முடித்திருக்க பரிந்துரைக்கிறோம்
லோடிங் டேட்டா ப்ரோம் பைல்ஸ் கெட்டிங் ஸ்டார்ட்டட் வித் லிஸ்ட்ஸ் மற்றும் ஆக்செஸிங் பீஸ் ஒஃப் அரேஸ்
இப்போது டெர்மினல் லில் டைப் செய்க ஐபிதான் ஸ்பேஸ் ஹைபன் பைலாப்
இந்த டியூட்டோரியல் லில் நாம் பயன்படுத்தப்போகும் டேட்டா பைல் இந்த பத் இல் உள்ளது ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் எஸ்எஸ்எல்சி2 டாட் டிஎக்ஸ்டி
அதில் ஒரு ஸ்டேட் செகண்டரி போர்ட் எக்ஸாமினேஷன் இல் மாணவர்களின் செயல்பாடு மற்றும் அவர்களது ரெக்கார்ட் கள் ஆகியன உள்ளன
இதில் 180000 வரிகள் ரெக்கார்ட் உள்ளன
நாம் இதை படித்து டேட்டா வை புரோசெஸ் செய்ய வேண்டும்
நாம் பைல் இன் கன்டென்ட் ஐ அதை டபிள் கிளிக் செய்து காணலாம்
அது மிகப்பெரிய பைல் ஆக இருப்பதால் திறக்க கொஞ்சம் நேரமாகலாம்
தயை செய்து இதன் டேட்டா வை எடிட் செய்யாதீர்கள் அதில் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்கிறது
நாம் பைல் இன் கன்டென்ட் ஐ அதில் கேட் கமாண்ட்
ஐ இயக்கி காணலாம்
ஆகவே டைப் செய்க கேட் ஸ்பேஸ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் எஸ்எஸ்எல்சி2 டாட் டிஎக்ஸ்டி
என்டர் செய்க
பைல் லின் ஒவ்வொரு வரியிலும் semi கோலோன் களால் பிரிக்கப்பட்ட 11 பீல்ட் கள் உள்ளன
இந்த பைல் லில் இருந்து ஒரு சேம்பிள் வரியை பாருங்கள்
ஆ செமிகோலன் 015163 செமிகோலன் ஜோசப் ராஜ் ஸ் செமிகோலன் 083 செமிகோலன் 042 செமிகோலன் 47 செமிகோலன் 00 செமிகோலன் 72 செமிகோலன் 244 மற்றும் வரிசையாக மூன்று செமிகோலன் கள்
பின் வருவனவே எல்லா வரிகளிலும் பீல்ட் களாக உள்ளன
ரீஜியன் கோடு இங்கே இது ஆ ரோல் நம்பர் 015163 நேம் ஜோசப் ராஜ் ஸ் 5 சப்ஜெக்ட் களில் Marks இங்கிலிஷ் 083 ஹிந்தி 042 மாத்ஸ் 47 சயன்ஸ் 35 Social சயன்ஸ் 72 மற்றும் டோட்டல் மார்க்ஸ் 244 இந்த டேட்டா ஐ ஒரு அரே ஆக லோட் செய்து பின் பல பங்ஷன் களை அதில் இயக்கலாம்
டேட்டா ஐ ஒரு அரே ஆக லோட் செய்ய நாம் பயன்ப்டுத்துவது லோட்ட்எக்ஸ்ட் கமாண்ட் ஆகவே டெர்மினல் லில் டைப் செய்க ல் இஸ் எக்குவல் டோ லோட்ட்எக்ஸ்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் சிங்கில் கோட்ஸ் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் எஸ்எஸ்எல்சி2 டாட் டிஎக்ஸ்டி காமா யூஸ்கால்ஸ் இஸ் எக்குவல் டோ வித்தின் பிராக்கெட்ஸ் 34567 காமா டெலிமிட்டர் இஸ் எக்குவல் டோ வித்தின் சிங்கில் கோட்ஸ் semicolon பின் என்டர் செய்க
நாம் ஆட்புட் ஐ ஒரு அரே டாட் லோட்ட்எக்ஸ்ட் பங்ஷன் ஆக பெறுகிறோம்
இப்போது ஒரு எர்ரர் கிடைத்துள்ளது
நாம் டைப் செய்ய வேண்டியது லோட்ட்எக்ஸ்ட் பிராக்கெட் களுக்கு முன்னால்
டெலிமிட்டர் எந்த வகை கேரக்டர் என குறிப்பிடுகிறது
பயன்படுத்த வேண்டிய கோலம்ன் களை யூஸ்கால்ஸ் குறிப்பிடுகிறது
ஆகவே வித்தின் பிராக்கெட்ஸ் 34567 இந்த கோலம்ன் களை ஏற்றுகிறது
காமா சேர்க்கப்பட்டது ஏன் எனில் யூஸ்கால்ஸ் ஒரு சீக்வென்ஸ் ஆகும்
நாம் காணும்படி ல் என்பது ஒரு அரே நாம் இந்த அரே இன் ஷேப் ஐ டெர்மினல் ஐ பயன்படுத்தி காணலாம்
டைப் செய்க ல் டாட் ஷேப் பின் என்டர் செய்க
நமக்கு கிடைப்பது ஒரு டப்பிள்
அதில் முறையே நம்பர்ஸ் ஒஃப் ரவ்ஸ் மற்றும் கொலம்ன்ஸ் குறிப்பிட்டுள்ளது
இவற்றின் மீது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்பரேஷன் களை இயக்கலாம்
நாம் அடிப்படையான கூட்டலில் ஆரம்பிக்கலாம்
முதல் ஸ்டூடென்ட் எல்லா சப்ஜெக்ட் களிலும் வாங்கிய மார்க் களின் மொத்தத்தை கண்டுபிடித்தல் எப்படி
நமக்கு ஆக்செஸிங் பீஸ் ஒஃப் அரேஸ் பற்றி தெரிந்தபடி முதல் வரியை அணுகலாம்
டெர்மினல் லில் டைப் செய்க ல் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 0 காமா கோலோன்
இப்போது இதை கூட்ட நாம் இப்படி சொல்லலாம் டோட்டல்மார்க்ஸ் இஸ் எக்குவல் டோ சும் வித்தின் பிராக்கெட்ஸ் ல் வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 0 காமா கோலோன்
என்டர் செய்க
பின் டோட்டல்மார்க்ஸ்
பின் மீண்டும் Enter
இப்போது மீன் ஐ கண்டு பிடிக்க நாம் டோட்டல்மார்க்ஸ் ஐ லெங்த் ஆல் வகுக்கலாம்
ஆகவே டைப் செய்க டோட்டல்மார்க்ஸ் ஸ்லாஷ் லென் வித்தின் பிராக்கெட்ஸ் ல் இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 0 காமா கோலோன்
அல்லது எளிதாக பங்ஷன் மீன் ஐ பயன்படுத்தவும்
அதற்கு டைப் செய்க மீன் வித்தின் பிராக்கெட்ஸ் ல் மற்றும் இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 0 காமா கோலோன் பின் என்டர் செய்க
ஆனால் நம்மிடம் உள்ளது மிகப்பெரிய டேட்டா செட்
ஆகவே ஒவ்வொரு மாணவனுக்கு இதை செய்வது கடினம்
இந்த வேலையை குறைக்க வழி உள்ளதா
இதற்கு நாம் மீன் குறித்த டாக்குமென்டேஷன் ஐ பார்க்கலாம்
ஆகவே அதற்கு டெர்மினல் லில் டைப் செய்க மீன் குயஸ்ஷன் மார்க்
நமக்கு தெரியும் ல் என்பது ஒரு ட்வோ டைமென்ஷனல் அரே
நாம் அரே வின் ஒவ்வொரு அச்சின் குறுக்கேயும் மீன் ஐ கணக்கிடலாம்
வரியின் இந்த அச்சு 0 எண்ணாலும் கோலம்ன் களின் அச்சு 1 ஆலும் குறிப்பிடப்படுகிறது
ஆகவே எல்லா கோலம்ன் களின் குறுக்கே மீன் ஐ கணக்கிட நாம் கூடுதல் பாராமீட்டர் 1 ஐ அச்சுக்கு கொடுக்கலாம்
ஆகவே டைப் செய்க மீன் வித்தின் பிராக்கெட்ஸ் ல் காமா 1 பின் என்டர் செய்க
ல் இங்கே ஒரு ட்வோ டைமென்ஷனல் அரே
அதே போல ஒவ்வொரு சப்ஜெக்ட் இலும் எல்லா மாணவர்களும் வாங்கிய மார்க்கின் அவரேஜ் கணக்கிட மீன் வித்தின் பிராக்கெட்ஸ் ல் காமா 0 ஐ பயன்படுத்தலாம்
அடுத்து நாம் எல்லா மாணவர்களுக்குமான இங்கிலிஷ் மார்க் களின் மீடியன் ஐ கண்டுபிடிக்கலாம்
நாம் இப்படி அதை அணுகலாம் ல் இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் கோலோன் காமா செரோ பின் என்டர் செய்க
மீடியன் ஐ பெற நாம் பங்ஷன் மீடியன் ஐ பயன்படுத்தலாம்
ஆகவே டைப் செய்க மீடியன் வித்தின் பிராக்கெட்ஸ் ல் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் கோலோன் காமா 0
எல்லா சப்ஜெக்ட் களுக்கும் நாம் இதே சின்டாக்ஸ் ஐ மீன் ஐ கண்டுபிடிக்க பயன்படுத்தலாம் மற்றும் மீடியன் ஐ பயன்படுத்தி எல்லா ரோவ் களுக்கும் இடையில் மீடியன் ஐயும் கண்டுபிடிக்கலாம்
ஆகவே டைப் செய்க மீடியன் இன் பிராக்கெட்ஸ் ல் காமா 0 பின் என்டர் செய்க
அதே போல இங்கிலிஷ் க்கு ஸ்டாண்டார்ட் டிவியேஷன் ஐ கண்டுபிடிக்க நாம் பங்ஷன் ஸ்ட்ட் ஐ பயன்படுத்தலாம்
ஆகவே டைப் செய்க ஸ்ட்ட் இன் பிராக்கெட்ஸ் ல் மற்றும் இன் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் கோலோன் காமா 0 பின் என்டர் செய்க மற்றும் எல்லா ரோவ் களுக்கும் நாம் ஸ்ட்ட் வித்தின் பிராக்கெட்ஸ் ல் காமா 0 செய்யலாம்
வீடியோ வை இங்கே நிறுத்தி பயிற்சியை செய்து முடித்து பின் தொடரவும்
பத் ஸ்லாஷ் ஹோம் ஸ்லாஷ் பாசி ஸ்லாஷ் பூட்பால் டாட் டிஎக்ஸ்டி இல் கொடுக்கப்பட்ட பைல் பூட்பால் டாட் டிஎக்ஸ்டி இல் ஒரு கோலம்ன் பிளேயர் நேம் இரண்டாவது கோல்ஸ் அட் ஹோம் மற்றும் மூன்றாவது கோல்ஸ் அவே
1ஒவ்வொரு பிளேயர் க்கும் டோட்டல் கோல்ஸ் ஐ கண்டுபிடிக்கவும்
ஹோம் மற்றும் அவே கோல்ஸ் இன் மீன்
ஹோம் மற்றும் அவே கோல்ஸ் இன் ஸ்டாண்டார்ட் டிவியேஷன்
இதுவே தேவையான டேட்டா
அதற்கு பூட்பால் டாட் டிஎக்ஸ்டி பைல் ஐ திறப்போம்
சொல்யூஷன் உங்கள் ஸ்க்ரீன் இல் உள்ளது இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது
இந்த டுடோரியலில் நாம் கற்றவை 1
பைத்தோன் இல் ஸ்டாண்டார்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் ஆன சும் மீன் மீடியன் மற்றும் ஸ்டாண்டார்ட் டிவியேஷன் ஆகியவற்றை செய்தல் 2
டெக்ஸ்ட் லோடிங் மற்றும் தே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆப்பரேஷன் களை ரியல் வர்ல்ட் ப்ராப்ளம் களை தீர்க்க கம்பைன் செய்தல்
நீங்கள் தீர்வு காண இதோ சில செல்ஃப் அசெஸ்மென்ட் கேள்விகள் 1
ஒரு ட்வோ டைமென்ஷனல் லிஸ்ட் கொடுக்கப்பட்டது two dimensional list இஸ் எக்குவல் டோ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 35821within அனோத்தர் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 43621 நாம் இந்த இரண்டு வரிகளின் மீன் ஐ கணக்கிடுவது எப்படி
கொடுத்த லிஸ்டில் மீடியன் ஐ கண்டுபிடி student marks இஸ் எக்குவல் டோ வித்தின் ஸ்க்வேர் பிராக்கெட்ஸ் 747856879182 மற்றும் மூன்றாவது கேள்வி ஒரு பைல் இல் 6 கோலம்ன் கள் இருக்க நாம் கோலம்ன் கள் 2345
இன் டெக்ஸ்ட் மட்டும் ஏற்ற வேண்டுமானால் அதை எப்படி ஸ்பெசிஃபை செய்வது
விடைகள் இதோ 1
ஒவ்வொரு வரியின் மீன் ஐ பெற நாம் 1 ஐ பங்ஷன் மீன் க்கு இரண்டாவது பாராமீட்டர் ஆக பாஸ் செய்வோம்
ஆகவே நாம் டைப் செய்ய வேண்டியது மீன் வித்தின் பிராக்கெட்ஸ் two dimensional list காமா 1 2
நாம் கொடுத்த லிஸ்டில் மீடியன் ஐ கண்டுபிடிக்க பங்ஷன் மீடியன் ஐ பயன்படுத்துவோம்
டைப் செய்க மீடியன் வித்தின் பிராக்கெட்ஸ் student marks
மற்றும் கடைசியாக பைலின் குறிப்பிட்ட கோலம்ன் களை மட்டும் ஏற்ற நாம் யூஸ்கால்ஸ் இஸ் எக்குவல் டோ 2345 என்ற பாராமீட்டர் ஐ பயன்படுத்தலாம்
நீங்கள் இந்த டுடோரியலை ரசித்திருப்பீர்கள் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன்
நன்றி